ஒரு கம்போ இருக்கு அந்த கம்பத்துலிருந்து நெறைய ஒயர் லாம் போய்ட்ருக்கு கரண்டு கனெக்ஸன்லா குடுத்துட்ருக்காங்க.

அதுக்கு பின்னாடி வந்து ஒரு கூரை கொட்டா இருக்கு.

இது வந்து ஒரு கறி கடை. இங்க மொத்த மொத்தம் மூணு பேரு வேலை செஞ்சிட்டு இருக்காங்க.

ஒருத்தர் வந்து அந்த கறிய எடுத்துகிட்ருக்காரு இன்னோருத்தர் வந்து அங்க நின் நின்னு போன் பேசிட்டு இருகாங்க.

நெறைய பித்தாளை பாத்ரோ அப்ரோ நறைய பாத்திரங்கள் எல்லாம் இருக்கு.

அந்த கார்லா ஒயிட் கலர்ல பிளாக் கலர்ல நறையா இருக்கு சுத்தி.

வந்து ஒருத்தர் வந்து நெறைய துணி எல்லா வித்துட்ருக்காங்க அந்த.

இது வந்து ஒரு ஐஸ் கிரீம் கட.

இங்க வந்து பெட்ரோல் போடறதுக்காக நெறைய பேர் நின்னுட்ருக்காங்க.

இது வந்து ஒரு எம்_கே_எஸ் சர்வீஸ் ஸ்டேஷன் இ --

இது வந்து ஒரு வேல செய்ற எடம் எடம் மாறி இருக்கு.

அவர் வந்து அ பைக்ல பெட்ரோல் போடறதுக்காக வந்திருக்காங்க அவங்க வந்து பெட்ரோல் போட்டுட்ருக்காங்க.

இது ஒரு சர்ச் மாரி இருக்கு அதுல வந்து ஒருத்தர் வந்து மேல நின்னு பேசிகிட்டு இருக்காங்க.

இங்க நறைய பேரு ஒக்காந்து இருக்காங்க பொண்ணு நறைய பேர் உக்காந்துருக்காங்க.

அப்றோ செங்கல் வெச்சி செவுரு கட்டிருக்காங்க.